ஆஹ் நிறைய juices லாம் இருக்கு இல்ல carrot juice உம் குடிங்க அதுவும் நல்லதுதான் cheap and best ஆ juice beetroot juice அதெல்லாம் குடிக்கலாம்ல? அதெல்லாம் பாப்பாவ குடிக்க சொல்லுங்க face க்கும் நல்லது ஆஹ் ஆஹ் சரி சரி குடிக்க சொல்றேன் இல்லாட்டி போட்டு office க்கு கொண்டு போயிருங்க

hello கேக்குதா உங்களுக்கு?

நீங்க office ல எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரையும் இருப்பீங்க? நான் morning nine thirty க்கு போவேன்

six o'clock வந்து விடுவீங்களா சரி சரி rest கிடைக்கும்போதெல்லாம் கொஞ்சம் வந்து இது பண்ணுங்க hello சங்கவி கேட்கல பேசுறது இல்ல rest கிடைக்கும்ல அப்பலாம் என்னைக்காவது ஒரு நாள் rest இருக்கும்ல வாரத்தில இரண்டு நாள் leave ஆ ஒரு நாள் leave ஆ வாரத்தில ஒரு நாள் தான் leave இப்ப நாளைக்கு sunday இல்ல நாளைக்கு ஒரு நாள் leave உ okay okay oil massage பண்ணி குளிங்க அதுவும் கொஞ்சம் useful ஆ இருக்கும் சரி சரி ஆஹ் ஆஹ் okay ஆஹ் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், கடலை எண்ணெய், அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் எல்லாமே சேர்த்து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

சரி சரி okay அந்த மாதிரி பண்ணி பாருங்க ஒரு நல்ல result கிடைக்கும் ஆஹ் சரி சங்கவி நீங்க location share பண்ணுங்க நான் evening உங்களுக்கு என்னன்னு சொல்றேன்

நாளைக்கு வர முடிஞ்சா நானும் வரேன் சரி சங்கவி வாங்க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

அஹ் okay சங்கவி bye செல்வி நல்லாருக்கியா ஹம் இன்னிக்கு காலைல என்ன பண்ணேன்னு தெரியுமா? காலைல தோச தோச போட ஆமா. அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நாளா மாமா இறக்குறதுக்கு முன்னாடி இப்ப என்ன னா அவங்க இறந்து ஒரு வருஷத்துக்கு மாவு ஆட்ட கூடாதுங்குறாங்க. ஆமா அவங்க side அவங்க பழக்கத்துல வந்து அந்த காலத்துலலாம் அப்படி தான் பண்ணிருக்காங்க போல ஏன்னா இப்போ நம்ம கிராமத்துலலாம் எப்படினா அந்த இறந்த வீட்டுல அவங்கனால ஒன்னும் பண்ண முடியாது.

இறந்த ஒரு வருஷத்துக்கு வந்து மாவு ஆட்ட கூடாது அந்த மாதிரில்லாம் அதுனால நாங்க சரி கொஞ்ச நாளு இந்த வெளில வாங்கி பண்ணிட்டு இருந்தோம். அது அப்படியே போக போக கொஞ்ச நாள் என்னாய்ருச்சு நமக்கு அது அப்டியே சரி பரவால போட் அப்படியே பழகிட்டோம். இப்போ சரி இனி என்ன இந்த மார்ச் மாசம் வந்தா வந்து ஒரு வருஷம் அ முடிய அஹ் பூச செய்வாங்க. ஏன்னா அவரு இருக்கும் போது இறக்கும் இருக்கும் போது இறந்தாரு இல்லையா அந்த டைம் அந்த நேரத்துல என்ன ராசியோ நட்ச என்னமோ நட்சத்திரம் இருந்துச்சோ அந் எந்த நாள்ல இருந்துச்சோ, அதே நாள்ல அவர் உயிரோட இருக்கும் போது என்ன நாள் வருதோ அப்போ வந்து பூஜ பண்ணனுமமாம், அவங்க சாஸ்துரத்துல. இப்ப ஏப்ரல் பதினெட்டு இறந்தாருனா, அவங்க வந்து மார்ச்லேயே பண்ணிருவாங்க. அதுனால இனி என்ன ஒரு ரெண்டு இது தானே இருக்கு. அப்படியே எதா பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு அப்படியே போகுது. அஹ் ஆனா என்ன நம்ம நெறைய காசுதான் சும்மா நம்ம நினைக்கும் போதெல்லாம் வாங்குறதா இருக்கு. அது ஒரு பழக்கமா போய்டுச்சு ஆனா பண்ணனும் சரி ஏன்னா நம்ம அவங்க வாங்காத வாங்கல, நம்ம வாங்குனா அது நல்லா இருக்குமானு தெரில. ஒருவேள அவங்களும் அதே மாதிரி நினைக்குறாங்கலானும் தெரில இல்லையா ரெண்டு side உம் அப்படி நினைக்கும் போது சேரி நம்ம வெளில இருந்து வந்தவங்க புதுசா நம்ம மாத்துறோம் அப்படின்னு அவங்க நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா அவங் அ அவங்க இவங்கல்துதான் அவங்க ஊரு side தான்.

அ அவங்க அம்மா அப்பாலாம் அங்கதான் இருக்காங்க. அவங்க தோட்டம் இதெல்லாம் பாத்துட்டு இல்ல ரெண்டு பொண்ணுங்க. அ ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு உம் அதுனால அப்டியே போகுது அதுனால ம அ வருவாங்க அவங்க வருவாங்க, இருந்தாங்க, பாத்துகிறது மாமா இறக்குறதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு வரல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் இந்த மாறில்லாம் இருந்துட்டு போனாங்க.

அஹ் அதுதான் அவங்க மதுரைக்குப் போனாங்க. போட்டி வந்து எப்போ நடக்குதுனா, கோயம்புத்தூர்ல இப்போ வர முப்பதா இருபத்தி ஒம்போது முப்பதோ அ முப்பதுக்கு மேல நடக்குதாம. மூணுநாள் நடக்குதாம் அதுக்கு வந்து அவங்க இப்ப அ இப்ப இது மாதிரி குடுக்கணும் இல்லையா பழகுறதுக்கு பயிற்சி வந்து, மதுரைல வந்து ஒரு எடத்துல பேசிருக்காப்ள, அங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி ஒரு வராத்துக்கு. விட்டுட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு, போயி புதன்கிழமை கூட்டிட்டு வரணும்மாமா.

அ அதான் அக்காகிட்ட கேட்டேன், அவ இருந்துக்குரேனு சொன்னானு சொல்லுச்சு. ஒரு நாள் பாத்தாங்க விட்டுட்டு அங்கேயே இருந்து ஒரு நாள், அதுக்கப்புறம் அவகிட்ட கேக்கும்போது சரினு சொல்லிருகாப்புல அதான் சரின்னு வந்தாச்சு. எங்க போட்டி நடந்தாலும் கூட்டிட்டு போயிருவாங்க அக்கா. அதுல எல்லாத்துலயும் ப்ர இதும் வாங்கிருக்கா பரிசெல்லாம் வாங்கிருக்கா. சரி அவ ரொம்ப ஆர்வமா இருக்குறநால சரி நம்ம நம்ம கண்டிப்பா பண்ணனும்னு சொல்லி அக்கா வந்து கூட்டிட்டு போய்ட்டுருக்கா. போன time இந்தா திருப்பூர் போனாங்க அப்பா வந்து கூட்டிட்டு போனாரு அப்பா போன time போன ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல வந்து இந்த மாதிரி நடந்தது அஞ்சு நாளு. அது நாங்க எல்லாரும் போயிருந்தோம் பாத்தோம் பண்ணோம் அதுல ஒன்னும் கிடைக்கல ஆமா ஆமா அந்த வீட்டுல இருந்துதான் இப்போ மறுபடியும் இந்த கோயம்புத்தூர்ல தான் நடக்குது. செட்டிபாளையம் போத்தனூர் செட்டிபாளையம். போ நீங்க போனா அங்க தங்க முடியாது. நாங்க இருக்கும்போது நீங்க வந்து தங்கலாம். ஆமா அது நம்ம வீடா? அப்பா வீடுல? உம்ம்கும் நாங்க போறதுக்கே அவங்க வந்தாதான் நான் போறேன். ஆமா நீ வேற அதுனால அதுவந்து அக்கா வீடு கணக்குதானா? அக்கா வீடு கணக்குதானா? ஆமா ஆமா இல்ல அது அக்காவுங்க தான் வந்து காசு போட்டு பண்ணிருக்காங்க, அப்பாவங்க இருந்து கட்டிருக்காங்க அதுனால, உம்ம்கும் அவளே பயந்து பயந்து அயய்யோ அப்படின்னு சொல்லி போய்ட்டுருக்கா இல்ல current போனா எல்லாம் off பண்ணனும் அது இதுனு நெறைய இதெல்லாம் வச்சுருக்காரு அப்பா. அதனால நம்ம எதுக்கு சும்மா தனியா இவங்க கூட போயிட்டு இவங்ககூட வந்த வேல முடிஞ்சுரும்னு நாங்க யோசிக்கிறோம். அக்காகுன்னா atleast அவங்க அவங்க வீ அந்த மாதிரி கணக்கு வரும்ல. அ அப்பாதான் full ஆ நின்னு பாத்து குடுத்தது. அக்கா வந்து காசு குடுத்தாங்க அது,

செரி அப்ப உனக்கு ஏதாதும் குடுப்பா, எனக்கு அது அதுதான் நமக்கு அங்க இருக்கு குமரன் குன்று ல ஒன்னு குடுத்துருக்காரு. நம்ம எங்க பாக்கலாம், அது மேட்டுபாளையம் அடிவாரம். ஆமா ஆமா இந்த கோயம்புத்தூர்ல எனக்கு பாலகாடுக்கு பக்கம் அப்படியே இங்க ஒரு இடம் வாங்குனா பரவால்லனு நினச்சு வாங்குனது.

எதுக்கு ரெண்டு ஓட்டுக்கா ஒருத்தர் பேர்ல அப்படிங்குற மாதிரி சரி அவங்க கட்டுறேன்னாங்க நம்மளும் எங்க அங்க இருந்து இங்க இருந்து அது வர போவமா அப்படின்னு இவரு சொல்லிட்டாரா, சேரி அவங்களுக்கு அவங்களுக்கு எது வேணுமோ அவங்க எடுத்துக்கிட்டு,

அதனால அப்டியே போது ஹ்ம்ம். எந்த தம்பி? அ அவங்க இல்ல அவங்க இல் அது ஆட்டுக்கார அம்மா மட்டும் வராங்க, அவனுக்கு வேற முடில. அந்த ஆட்டுக்கார அம்மாவோட தங்கச்சிக்கு பிரசவம் எப்போ febrauary ல சொல்லிருக்காங்க அதுக்காக அவங்க வராங்க இந்த ஜனவரி மாசம் வராங்க. அதா வந்த ஏன்னா அவங்க தங்கச்சிய பாக்கத்தான் வராப்புல அதனால இங்க வந்து ரெண்டு நாள் இருந்துட்டு அப்புறம் அங்க போக வேண்டியதுதான். இங்க எல்லாரையும் பாத்தா போதுமே. அதுக்கு அப்புறம் எதுக்கு எங்க? இப்ப தம்பி கூட வந்தா நம்ம சரி இங்க இருக்கலாம்னு சொல்லலாம். வரதே அதுக்காகத்தானே, அவங்களுக்கு கொஞ்சம் பாவம் அவ கொஞ்சம் இதா இருப்பா அங்கேயே தனியா இருந்துட்டு, இங்க வந்து கொஞ்ச நாளா அவங்க எப்பவும் வந்தாலும் என்னது? இல்லைல்ல வீட்டுலதான் இருக்காப்புல. ஆனால சேரி இப்ப தனியா வந்தாதான அம்மா வீட்டுல நல்ல கொஞ்சா நாள் இருக்க முடியும். அதனால இப்போ, இல்ல இப்போ தம்பி கூட வந்தான்னா ஒரு பத்து நாள் கண்டிப்பா one week இருப்பாபுல. அதுக்கப்புறம் நம்ம இங்க போறோம் அங்க போறோம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருவோம்தான? இத னா அப்படி இல்ல, கொஞ்சம் நல்லா, ரொம்ப நல்லா பொண்ணு உம் உம் கோயம்புத்தூர் அ எங்கனு தெரில ன correct கோயம்புத்தூர்லதான் படிச்சாபுல, வேல பண்ணது ஹைதராபாத்ல.

உம் உம் உம் அவங்கலாம் நல்லாருக்காங்க, பெரியப்பா இறந்துட்டாரு மூணு மாமன்கள்ள ஒரு மாமா இறந்துட்டாரு. ஆனா யாருக்கும் போல சாவுகெல்லாம் போ முடில உம்

அ பாத்துகிட்டு பேசிக்கிட்டு கோயம்புத்தூர் போனா வருவாங்க, இங்க மாமா இறக்கும்போதேல்லாம் வந்திருந்தாங்க. ஆமா ஆமா எல்லாரும் வராங்க போறாங்க அதெல்லாம் கல்யாணம் ஏதாது இருந்தா ஊர்ல ஏதாது கல்யாணம் இருந்த நம்ம கண்டிப்பா போ முடியாது. மத்தபடினா போய்க்கலாம் வந்துக்காலம் அதெல்லாம் அது கொஞ்ச நாள் போட்டும் எல்லாரும் வரனால போறனாலா நமக்கு ஒன்னும் தெரிறது இல்ல அப்டியே போது. ஆமா ஆமா எ நெறைய பேர் இருக்காங்க, வராங்க போறாங்க

உம் நா தம்பி அவங்க வந்த நாளெல்லாம் தேங்கா சட்னி உம் உம் ஒஹ்ஹ சேரி சேரி உம் ஒஹ்ஹ சேரி சேரி உம் ஆமா ஆமா மா.

ஆமா உண்மதான் உண்மதான் இருந்தாலும் எப்படிதான் அஞ்சு மணிக்கு எந்திரிக்குறீங்ளோ எல்லாரும் உம் first first இப்ப முதல்ல பழகும்போது எப்படி இருந்துச்சு? கஷ்டமாயிருந்துச்சா? அதுக்கப்புறம் பழகீடீன்களா?

உம் உம்

கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்குற மாதிரி இங்க ஊட்டிலலாம் வந்து கொஞ்சம் climate அதும் நா இருக்குறது இப்ப கீழ வீடா,

இப்ப நம்ம அடுப்படில வேல செஞ்சா அங்க வெளிச்சமே வராது current light இது போட்டாதான் வந்து வெளிச்சம். அப்போ அதே நம்மள வந்து ஒரு அப்படி வேல செய்ய விடமாட்டிங்குது. ஆமா ஆமா மேல அத்தவீடு தான வந்தீங்க கீழ வீடும் வந்தீங்களா?

சேரி ஆனா என்ன எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொஞ்சம் கம்மி இப்போ நம்ம daily உம் வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வெளில போடணும், வெயில் காமிக்கணும். அப்போ நம்ம அடிவாரத்துல வேற இருக்கோமா மேல மல வேறே ஏரிபோயி இதெல்லாம் காயவைக்கணும். தூக்கிட்டு வேற போனும் எல்லாத்தையும் bed இத லாம் தூங்குற இதெல்லாம். ஆனால அது கொஞ்சம் tired தான். அதுனால அப்டியே போது. வெளிச்சம்மா எங்கயாது இருந்தா சுறுசுறுப்பா வேல செய்யலாங்குற மாதிரி. இப்ப அத்த வீட்டுக்கே போனேன்னா, மேல அடுப்படிலாம் ரொம்ப அப்டியே நல்லா வெளிச்சம்மா இருக்கும். ஆமா ஆமா இன்னும் அப்படிதான் அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப புடிக்கும். அதெல்லாம் பண்ணுவாங்க. உம் ஏதாது பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமா ஆமா அதும் அவங்க பண்ணிடே இருப்பாங்க. இப்ப என்ன மாமனார் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷமா அவங்க கோயில்கெல்லாம் போறதில்ல. இது கும்புடுறாங்க daily வீட்டுல விளக்கேத்தி எல்லாம் பண்றாங்க. ஆமா ஆமா அது அவங்க கொஞ்சம் பக்திதான்.

உம் ஒஹ்ஹ சேரி சேரி அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க அத்த வந்து, ஆமா என்ன பண்ணாலும் கொஞ்சம் டைம் எடுத்து நிதானாமா பண்ணுவாங்க. அதனால அதுல கொஞ்சம் ருசி இருக்கும். இந்த சீக்கிரம் பண்றது அந்த மாரி எல்லாம் கிடையாது.

ஆனால அவங்க கொஞ்சம் நல்லா சமைப்பாங்க. நம்ம என்ன சமைச்சு கொடுத்தாலும் அவங்களுடைய ருசிக்கு வாராது. பாக்கலாம் நம்ம அவங்கள கீழ வாங்கனு கூப்டுருக்கோம். ஆனா அவங்க எங்க அவங்க அவங்களுக்கு cold கொஞ்சம் இதெல்லாம் ஒத்துகாதா ஆனால நமக்கே இங்க வந்து இது அவங்க வர சொன்னேன் அவங்க மேல இருக்கேன் அப்ப நியாபகமா அங்க வீடுனா அப்பா இருந்த இடம் அந்த மாதிரிலாம் யோசிக்குறாங்க. நம்ம மேல போக முடியாதில்லையா அது அண்ணாவுங்க வீடு. வெளில பாக்குறவங்களுக்கு ரெண்டு பேரும் பாக்குறதில்லங்கற மாறி இருக்கும். நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வெளில சொல்லவும் முடியாது.

இப்ப நா ஒன்னும் சமைக்க மாட்டேன், அடுப்படி பக்கமே போக மாட்டேன். இவங்க ரெண்டு பேருதான் இருப்பாங்க. நம்மாலே அங்க சமைச்சு முடிச்சுட்டு tired ஆ வருவோம். சரி இங்க நம்ம அம்மா வீட்டுக்கு போ முடியாது atleast மாமியார் வீடுதான் அம்மா வீடுன்னு நினச்சு நா ஒன்னும் நினைக்க மாட்டேன் மனசே, இது அம்மா வீடுஅப்படினு சொல்லிட்டு நா தூங்கிருவேன். யாரு என்ன பத்தி என்ன நினச்சாலும் கவலையில்லைன்னு அதனால கத்துக்குறது அந்த மாரி இல்ல அப்புறம் இங்க, அசைவம் பண்ணுவாங்க இல்லையா அதுனால எனக்கு நா சைவங்குறதால அந்த பக்கம் போமாட்டேன். அப்போ அவங்க சமைச்சாங்கன்னா அந்த பக்கமே போமாட்டேன். அப்புறம் இவங்க சமைக்குறது எல்லாமே வந்து இவங்க உடைய, சாப்பாடு இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் தினமும் அவங்க சமைக்குறது காலைல அது நம்மளுக்கு நா வந்து மத்த டைம்ல நம்ம சாப்டுருப்போம். ஒரு காலைல மத்தியானம் ஒரு உணவு அந்த மாதிரி எடுத்தது கிடையாது. இவங்க இந்த மாரி இவங்களுடைய பழக்க வழக்கமே வேற இல்லையா. அப்ப நம்ம அங்க போனா ஒன்னும் தெரியாது நம்ம எதுக்கு சும்மா போயிட்டு அவங்கள கஷ்டபடுத்தணும் னு சொல்லி ந போவே மாட்டேன். கத்துக்கல என்ன சமைச்சு குடுத்தாலும் அப்டியே பேசாம வாங்கி அப்டியே சாப்டுக்குறது ஒரு, ஆ நல்லா கத்துக்கல ஆனா இதுக்க அத்த சொல்லி குடுத்தாங்க. இப்போ மாமா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்புறம் கூடவே இல்லையே நம்ம கீழ இருப்போம் அவங்க மேல இருப்பாங்க. அப்புறம் கோயம்புத்தூர்ல வந்து இருக்கும்போது கூட நானே சமைச்சுக்கிறேன் ஒரு மாசம் நல்லா பாத்துக்கணும்னு ஒரு இதுல அவங்கள kitchen அடுப்படி பக்கமே விடல. அதனால அப்படி போயிருச்சு. ஆனால சொல்லி குடுத்தாங்க அந்த அவங்க அது அந்த ருசி வந்து இப்போதான் கொஞ்சம் வந்தருக்கு. இருந்தாலும் அத்த அவங்க செஞ்சு குடுக்குறமாதிரி கொஞ்சம் இருக்கு அப்படினு ஆதித்யா சொல்றாப்புல. ஓஹ அப்டியா? சேரி சேரி அப்படின்னு இப்போ கொஞ்சம் செரின்னு எல்லாமே கொஞ்சம் கத்துக்கணும். சொல்லி குடுப்பாங்க எல்லாமே. உம் ஆனா என்னதான் நம்ம பண்ணாலும் அவங்க பண்ற taste வந்து வரதில்ல. அ அவங்க எல்லாமே அப்படி தான். அவங்க என்ன பண்ணாலும் வேற taste ஆ இருக்கும். ஆ ங், இல்ல பொதுவாவே அவங்க இப்ப சாம்பாருன்னா அவங்க பண்ணாதான் நல்லா இருக்கும் அந்த நல்ல taste ஆ இருக்கும். அந்த மாதிரி, First அப்படி இருந்தது இப்போ அப்படியே ஆ ஒவ்வொரு டைம் ஒவ்வரு மாதிரி. அப்டியே போது ஹ்ம்ம். இப்போ முட்ட பொரியல் எல்லாம் அத்த பண்ணுவாங்க. அது வந்து நம்ம பண்ணா அவங்க tatse க்கு வராது. அவங்க எப்படியோ பண்றாங்க நல்லா பன்னுவாங்க. அவருக்கு அவங்க பண்றதுதான் புடிக்கும். நல்லா பண்ணுவாங்க அனா நம்ம பக்கத்துல இருந்து பாத்தது கிடையாது இல்லையா அதனால நம்மக்கு எப்படின்னு தெரில. அவங்க கூட இருந்து பாக்குறதுக்கும் நம்ம சொல்ற நம்ம அவளோ பாக்கும்போது மண்டைல நிக்கும் இல்லையா? கேக்குறத விட பாக்கும்போது அவங்க இப்படி பண்ணங்க அப்படி பண்ணாங்கன்னு நிக்கும். ஹ்ம்ம் அப்போ இந்த டைம் ல தான் இது போடணும் இந்த டைம் ல இது போடகூடாது இது கரிஞ்சு போயிரும் இது last ல தான் போடணும் அப்படினுலாம் சொல்லி அதே மாரி பண்ணேன்னா அது கொஞ்சம் அவங்க taste க்கு பண்ண முடியாது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கலாம் அதான் இப்போ தோணுது அவங்க இருக்கும்போதே அவங்ககிட்ட எல்லாம் கத்துக்கணும் . ஆ ஆமா ஆமா உம் ஹ்ம்ம் நல்லா பண்ணுவாங்க taste ஆ

அவங்க யாரு வந்தாலும் நல்லா கவனிப்பாங்க இல்ல நா சொல்றேன் யாரு வந்தாலும் அவங்க கொஞ்சம் கவனிப்பாங்க எல்லாருக்கும், ஒரு நல்ல இது இருந்தா ஒரு கெட்டது இருக்குலயா நல்லா விஷயங்கள் நெறையா இருக்கு முதலெல்லாம் வந்து நம்ம போகபோகதான பக்குவம் ஆகுறோம். அப்போவே நம்ம எல்லாமே ஆகாது இல்லையா, எல்லாமே நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்குற நாலா அது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். சேரி அனுபவம் தான் எல்லாமே.

போக போக சரி விட்டு கொடுக்கலாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு தோணும், என்ன இருக்குறதே கொஞ்ச நாளு யாரு யாரும் நிரந்தரமா இருகபோறது கிடையாது.

வேற என்ன ஆ அப்டியே போது அதான் இந்த daily உம் correct ஆ சமைக்கணும் பண்ணனும் சாப்டனும் அதெல்லாம் correct ஆ பண்ணிட்டனாலே நமக்கு அப்டியே போயிரும். ஆமா அவங்க அவங்கள கவனிக்க முடியமாட்டேங்து. காலைலே அதான் சொன்னா மாதிரி எந்திரிச்சு பண்ணி முடிசுட்டேன்னா கொஞ்ச நேரம் இருக்கும். அதுக்கு எத்தமாரி பண்ணிக்கலாம். வந்தோன்னே ஆ, யா ஆ night க்கு ராத்திரிக்கு என்ன அது எத்தன எத்தன எந்த நேரத்துல பண்ணுவீங்க? daily உம் தினமும் தினமுமே மாவு தான் உபயோகி இது, உம் ஆ சப்பாத்தி அந்த மாதிரியா?

ஆமா அது என்னமோ உண்மைதான் உம் ஆமா இங்க ஒரு பையன் இருக்காப்புல காலைல பண்ணது மத்தியானத்துக்கு கிடைக்காது. அதாது ஒருவேல நம்ம சாப்டோம்னா அது அது ரெண்டு நாள் பன்னோமணா நேத்து தான இது பண்ண இனிக்கும் இதே பண்ற அப்படிங்குறாப்புல ஹ்ம் அப்படி நெறைய இப்போ rules லாம் இதெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க என்ன நீங்க இப்படி பண்றீங்க? என்ன அப்படி பண்றீங்க? ஹம் அதுனால அப்படியே போகுது. உம் ஆனா இவரு என்ன பண்ணாலும் ஒத்தேனு தான் பெரிய பையனுக்கு ஆமா தோச பண்ணாலும் அதான். இட்லிக்கு மட்டும் அவரு சொன்னா ஒரு சட்னி இருக்கு அது பண்ணிக் குடுத்துடேனா happy ஆயிருவாப்புல்ல. வேற ஒன்னும் பண்ணகூடாது அவனுக்கு புடிச்சது மட்டும் தான் பண்ணனும். ஆ எப்ப பாத்தாலும் இட்லிக்கு அதே சாப்டா bore அடிக்கும். அத்த சொன்னா அந்த சாம்பார் பண்ணுனேன்னா ரொம்ப புடிக்கும். அப்புறம் ஆ வேற என்ன எல்லாத்துக்கும் சப்பாத்தி பண்ணாலும் பூரி பண்ணாலும் சரி தேனு வேணும். எல்லாத்துக்கும் தேனு தான் சாப்டுவாரு. அப்புறம் பால் சோறு ரொம்ப விரும்பி சாப்டுவாபுல்ல. நான் எத்து காலைல late ஆச்சு நமக்கு ஏதும் பண்ண முடியலையா அப்ப late ஆ எந்திரிச்சோம் சாப்பாடு கண்டிப்பா கொஞ்சம் இருக்கும், தம்பி பாலு இருக்கு ஆ okay மா அப்படின்னு சொல்லி சாப்ட்டு போயிருவாப்புல்ல. ஆனால அவர tata bye bye அனுப்பிட்டு அதுக்கப்புறம்தான் காலைல இதே சமைக்குறது அந்த மாரி சில time போகும் உம் என்ன பண்ண? எப்படியோ உம் உங்க பசங்கலாம் தூங்கிட்டன்களா? நான் கொஞ்ச நாள் ஒம்பதரைக்கு பண்ணிட்டு இருந்தேன் எட்டரைக்கு சாப்பாடு ச ச.

உம் மாறலாம் உம் ஆமா இல்ல பண்றது சரிதான் நம்ம வந்து, அப்படி இருந்ததான் அவங்களும் நல்ல விஷயங்கள எல்லாம் இப்போவே சொல்லிக் குடுத்தாதான் வந்து அவங்க பெரியவங்களாகும் போது அத அப்படி பண்ணுவாங்க. இப்போவே late ஆ தூங்கி late ஆ எந்திரிச்சு மெதுவா எந்திரிச்சு பண்ணா அவங்களுக்கு அப்டியே அது பழக்கம் ஆயிருது. இப்ப நம்ம லாம் அப்படிதான நா லாம் கொஞ்சம் அப்படிதான அதுனால அத கொஞ்சம் மாத்தனும். எல்லாமே சீக்கிரம் எந்திரிச்சு சீக்கிரம் தூங்கி, சீக்கிரம் சாப்ட்டு எல்லாம் பண்ணனும். சரி பாக்கலாம். இந்த வருஷம் அப்படி போச்சு, அடுத்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு பாக்கலாம். ஆமாஆமா அப்படியே பண்ணிரலாம்.